ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த அனகல் அரசால் அமைச்சரவை அமைச்சரவையை அமைத்தார் அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் ரௌலட் சட்~ சட்டம் ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கொடூரமாகவும் குழப்பவாத புரட்சி குற்றச் சட்டத்தை இயற்றியது இச்சட்டத்தில் பரிந்துரை செய்த குழுவினுடைய தலைவனின் பெயர் சிட்னி ரௌலட் அவர் இச்சட்டத்தை பரவலாக ரௌலட்ச்சட்டம் என அறியப்பட்டது இச்சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறைக்கான விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம் இதை கண்டு இந்தியர்கள் திகில் அடைந்தனர் மக்களின் கோபத்திற்கு குரல் கொடுக்க காந்தியடிகளால் தென்னாட்டிற்காக தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறில் கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடைபெற்றன தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடைபெற்றன சென்னை நகரின் பல பகுதிகளில் இருந்து தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்த பெரும் மக்கள் கூட்டமானது அந்நாள் முழுவதும் உண்ணாவிரதமும் பிரார்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டன சென்னை சத்யாகிரக சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது ராஜாஜி கஸ்தூரி ரங்கர் எஸ் சத்யமூர்த்தி ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர் தொழிலாளர்களுக்கு என தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி கல்யாண சுந்தரம் பி பி வாரியா வ உ சி ஆகியோர் உரையாற்றினர்

படுகொலையைத் தொடர்ந்து அதற்கு காரணமான general டயர் அனைத்துக் குற்றச்சாட்டுக்களில் இருந்தும் விடுக்கப்பட்ட விடுக்கப்பட்டதோடு இல்லாமல் அவருக்கு பரிசுகள் வெகுமதியும் வழங்கப்பட்டது முதல் உலகப் போருக்குப் பின்னர் துருக்கியின் கலீபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவர்கள் அனைத்து அதிகாரமும் பறிக்கப்பட்டன கலீபா பதவியை மீட்பதற்காக கிலாவத் இயக்கம் தொடங்கப்பட்டது பெருமாலும் தேசிய இயக்கத்தில் இருந்து ஒதுங்கி இருந்தும் முஸ்லிம்கள் தற்போது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்கினர் தமிழ்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஏப்ரல் பதினாறில் மௌலானா

முக்கிய மையமாக திகழ்ந்தது ஒத்துழையாமை ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தின்போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது சி ராஜாஜியும் ஈ வே ராமசாமியும் பின்னர் பெரியார் என அழைக்கப்பட்டார் அஹ் தலைமை ஏற்று நடத்தினார் முஸ்லிம் முஸ்லிம் லீக்கின் சென்னை பிரிவு நிறுவிய தியாகு ஹஜன் என்பவருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார் இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒத்துழையாமை இயக்கத்தின்போது இந்துக்களும் இஸ்லாமியரும் இணைந்து நெருக்கமாக செயல்பட்டனர் கரிகோடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரிகொடுக்க மறுத்து உள்ளனர் தஞ்சாவூரில் வழிபடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது சட்டமன்றங்கள் பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவற்றை புறக்கணிக்கப்பட்டனர் அந்நிய புறக்கணிக்கப்பட்டனர் பல பகுதிகளில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றன அவற்றில் பல தேசிய தலைவர்கள் வழி நடத்தப்பட்டதில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் முக்கிய அம்சமாக திகழ்கிறது கள்ளு கடைகளுக்கு எதிராக போராட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது என முடிவு செய்யப்பட்டது ராஜாவின் சுப்பிரமணிய சாஸ்திரி ஈ வே ரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ரெண்டு ஜனவரி பதிமூனில் இளவரசியின் வருகை புறக்கணிக்கப்பட்டது காவல்துறையின் அடக்குமுறை இருவர் கொல்லப்பட்டனர் பலர் காயமுற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா நிகழ்வு இருபத்தி ரெண்டு காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு விள~ விலக்கிக் கொள்ளப்பட்டது சுயராஜ்ஜிய கட்சியினர் நீதிக்கட்சியில் இடையேயான போட்டி ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர்

காந்தியத்தை தீவிரமாக பின்பற்ற வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தனர் கஸ்தூரிரங்க அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்னும் கருத்தை முன்வைத்தார் இக்கருத்துக்கள் ஏற்ப~ ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸ்க்குள்ளேயும் எஸ் ஆர் எம் தாஸ் மோதிலால் நேரு ஆகியோரால் சுயஆட்சிக்கு சர்ச்சை உருவாக்கப்படுவதற்கு நின்றது தமிழ்நாட்டில்

பொறுப்பை ஏற்காமல் மாறாக அவரது சுயேட்சை வேட்பாளரான பி சுப்புராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற தேர்தலில் சுய ராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது அக்கட்சி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை ஆட்சி செய்தது சைமன் குழுவை புறக்கணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்திய சட்டபூர்வ ஆணையம் ஒன்றும் சர் ஜான் சைமனின் தலைமையில் அமைக்கப்பட்டது ஆனால் வெள்ளையர்களை மட்டும் கொண்டிருந்த இக்குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம் பெறாதது இந்தியர்களுக்கு மிகப்பெரும் மனசோர்வை ஏற்படுத்தியது ஆகையால் காங்கிரஸ் சைமன் கொள்கையை புறக்கணித்து

குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது சட்ட மறுப்பு இயக்கம் பூரண சுயராஜ்ஜியத்தை நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லாஹூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்ஜியம் என்பதை இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஜனவரி இருபத்தி ஆறில் ராவி நதியின் கரையை சுதந்திரத்தை அறிவிக்கும்படி அஹ் விதமாக ஜவர்களால் நேரு தேசியக் கொடியை ஏற்றினார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் காந்தியடிகள் முன் வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக் கொள்வதை~ கொள்ளாததைத் தொடர்ந்து அவர் சட்டமறுப்பு இயக்கத்தைத் தொடங்கினார் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமை ஏற்றி வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்துச் சென்றனர் தாங்களாக முன்வந்த ஆயிரம் தொண்டர்களில் நூறு தொண்டர்கள் மட்டுமே அனுமதிப்பதில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்றில் திருச்சிராப்பள்ளியில் தொடங்கிய ஏப்ரல் இருபத்தி எட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் பின் வேதாரண்யத்தை சென்றடைந்தனர் இவ்வணிவகுப்புக்கு சென்ற அஹ் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் எனும் சிறப்பு பாடலில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் புனைந்த~ புனைந்திருந்தார் காவல்துறையின் கொடூரமான நடவடிக்கையை பொருட்படுத்தாமல் அணிவகுத்துச் சென்ற சத்தியகிரகிகளுக்கு தனித்த பாதை எங்கும் வெளிச்சமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜியின் தலைமையில் பன்னெண்டு தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினார் உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார் டி எஸ் எஸ் ராஜன் திருமதி ருக்மணி லஷ்மிபதி சர்தார் வேதா~ வேதரத்தினம் சி சாமிநாதன் மற்றும் கே சந்தானம் ஆகியோர் வேதாரண்யம் உப்பு சத்யாகிரகத்தில் பங்கேற்று ஏனைய முக்கிய தலைவர்கள் ஆவார் தமிழக மாவட்டங்களின் பரவலான போராட்டங்கள் டி பிரகாசம் கே நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியகிரகிகள் சென்னைக்கு அங்கே உள்ள உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர் ஆனால் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் இந்நிகழ்வு சென்னையில் கடையடைப்பிற்கு வழிமொழியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருவத்தி ஏழில் திருவல்லிக்கேணியில் காவல்துறையினர் முன் மோதலால் ஏற்பட்டது

பொல்லாத வேலை நிறுத்தம் செய்தனர் பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்ணை ருக்மணி லட்சுமிபதி அவர் இயக்கத்தை காவல்துறை கொடுமையான முறையை பயன்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் பரவலாக ஆரியர் என அழைக்கப்பட்ட வாஷிங் புனிதராஜ் கோட்டையின் உச்சியில் தேசியக் கொடியை ஏற்றினார் திருப்பூர் குமரனின் வீர மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்னு திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடிச்சென்ற ஊர்வலத்தினர் காவல்துறையினரும் இரக்கமின்றி அடித்து ஒடுக்கப்பட்டார் பரவலாக திருப்பூர் குமரன் என்றழைக்கப்படும் ஓ கே எஸ் ஆர் குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே விழுந்து இறந்தார் ஆகையால் இவர் கொடிகாத்த குமரன் என பேசப்படுகிறார் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இக்கட்சியில் படுதோல்வி அடைந்ததும் அடைந்தது

பரிசோதனை முயற்சி செய்வர் சேலத்தில் அறிமுகம் செய்தார் இதன் மூலம் ஏற்பாடு வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் மித்திரவை

பள்ளிகளில் ஹிந்தி மொழி கட்டாயம் பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டது இதில் ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாகும் தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வடஇந்தியயர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக இது கருதப்பட்டதால் மக்களிடையே பெரும் மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தியது இதற்கு எதிராக ஈ வே ரா மிகப் பெரிய பரப்புரையை மேற்கொண்டார் அவர் இந்திய எதிர்ப்பும் மாநாடு ஒன்றை சேலத்தில் நடத்தினார் உறுதியான செயல்பாட்டிற்கான திட்டத்தை இம்மாநாடு வடிவமைத்தது இந்திய எதிர்ப்புப் போராட்டத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பு முஸ்லிம் லீக்களுக்கு ஆதரவளித்தனர் தாது முற்று மற்றும் நடராஜன் இரண்டு ஆளும் மிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணம் மரணம் அடைந்துள்ளனர் திருச்சியில் இருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிட்டது பெரியார் ஒருத்தரும் ஆயிரத்தி இருநூறு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆங்கிலத்தின் விலகியதை தொடர்ந்து நிர்வாகத்தை கைக்கொண்டு சென்னை மாகாண ஆளுநர் ஹிந்தி கட்டாயம் பாடம் என்பதை நீக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆகஸ்ட் எட்டில் வெள்ளையனே வெளியேறு என்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காந்தியடிகள் நிறைவேற்றப்பட்ட காந்தியடிகள் செய் அல்லது செத்து மடி என்னும் முழக்கத்தை எழுதினார் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவரும் ஒரே நாள் அன்று கைது செய்யப்பட்டனர் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர்கள் உள்ளூர் தலைவர்களின் பெயர் பட்டியலை வைத்து கொண்டு அவர்களை ரயிலைவிட்டு இறங்கியதும் கைது செய்வதில் காமராஜர் தனது கா~ காவல்துறையின் கண்~ கண்களில் படாமல் அரக்கோணத்தில் இருந்து இறங்கியிருக்கார் பின்னர் அவர் தலைமறைவாகி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மக்களை திறட்டும் பணியை மேற்கொண்டார் தீராத மக்கள் இயக்கம் சமுகத்தின் அனைத்து பிரிவுகளும் பங்கேற்றன பத்து முகாம் மற்றும் தன்னாட்டத்தில் முதல் சென்னையில் துறைமுகம் சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சாரம் tram போக்குவரத்து போன்று இடங்களில் பெருமளவு தொழிலாளர்கள் போராட்டமும் நடைபெற்றனர் பெரும் எண்ணிக்கைகளான ஆண்களும் பெண்களும் இந்திய தேசிய ராணுவத்தை சேர்ந்தனர் வெள்ளையனை வெளியேறு அஹ் இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ரயில் இந்திய கடற்படை கப்பற்படை புரட்சி இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி புரிய வைத்த தொழிலாளர்கள் கட்சி கட்சி அரசு தொடங்கியது பேச்சுவார்த்தையில் இந்திய விடுதலையை பறிபோயின சோகம் யாதெனில் நாடு இந்திய நாடு பாகிஸ்தான் என இரண்டாக பிரிக்கப்பட்டது அது குறித்து எட்டாம் அது குறி அது குறித்து கா~ காமராஜர் தெளிவாக பேசினார்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

ஆஹ் நான் நல்லா இருக்கேன் சரி பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க ஆஹ் எல்லாம் நல்லா இருக்காங்க உங்க பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா

நான் இப்ப இங்க நானு என்னுடைய family எல்லாரும் சேர்ந்து அப்பிடியே ஒரு tour மாதிரி போலாம் அப்படின்னு ஒரு plan பண்ணியிருக்கோம் ஆஹ்

அஹ் நீங்க திருச்சி side வந்து நிறைய கோயில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்னென்ன கோவில் இருக்கு கொஞ்சம் details சொல்றீங்களா அந்த detail எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நாங்க போய் பாக்கறதுக்கு கொஞ்சம் வச~ வசதியா இருக்கும் அதனாலதான் okay okay இங்க வந்து திருச்சியில இங்க famous ஆன கோயில்ன்னு பாத்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோவில், ஸ்ரீரங்கம் சமயபுரம் famous ஆன கோயில்ன்னு பார்த்தா அந்த மூணு கோயில் அதுக்கப்புறம் நிறைய கோவில் திருவானை~ திருவானைக்காவல் கோவில் இருக்கு ஹம் famous ன்னா உச்சி பிள்ளையார் கோவில் சொல்லுவாங்க அது நல்லா இருக்கும் இங்க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 உள்ளாற கோவில் மாதிரியே இருக்கும் உள்ளாற steps மேல ஏறுறது அது நல்லா இருக்கும் உச்சி பிள்ளையார் கோவில் இங்க ஸ்ரீரங்கம் அஹ் எப்போதுமே அங்க கொஞ்சம் கூட்டமாதான் இருக்கும் ஸ்ரீரங்கம் சமயபுரம் அதெல்லாம் கொஞ்சம் கூட்டமா இருக்கும் இது உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு பரவாயில்லை கொஞ்சம் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் முன்ன எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் சாமி கும்பிட்டு டக்குனு இறங்கி வந்துருவாங்க அந்த மேல கோவில் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் ஒரு சின்னூண்டு இடத்துலதான் சாமி இருக்கும்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

ஆஹ் சரி சரி

அதாவது இப்ப நம்ம ஒரு route போறோம் அப்படின்னாக்கா அந்த route லயே ஒரு நாலஞ்சு கோயில் இருக்கும் ஏன்னா அந்த இதுலயே இந்த இருந்தாதானே நமக்கு வந்து அடுத்தடுத்து பாத்துட்டு ஆமா அது வந்து உங்களுக்கு வந்து easy தான் எப்படின்னா உச்சி பிள்ளையார் கோவில் வந்து ஒரு தனி place ல இருக்கும் அதாவது இந்த இங்க அந்த மங்கள் மங்கள் கடை எல்லாம் சொல்லுவாங்கல்ல பஜார் எல்லாம் இருக்கும் இல்ல சாரதாஸ் கடை எல்லாம் சொல்லுவாங்க அந்த main ல இருக்கும் இந்த உச்சி பிள்ளையார் கோவில்ங்கிறது அதுவே சமயபுரம், ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல் கோவில்லாம் எல்லாம் ஒரே route தான் first ஸ்ரீரங்கம் அப்புறம் சமயபுரம் அப்புறம் திருவானைக்காவல் அதெல்லாம் ஒரே route தான் நீங்க ஓ~ அப்படியே வந்தீங்கன்னா அந்த மூணு கோயிலையும் வரிசையா பாத்தரலாம் ஆனா உச்சி பிள்ளையார் கோவில் மட்டும் இது வேற route அது வேற route மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுதான் ஒரு இது அப்படியே வந்த அது அந்த மாதிரிதான் அந்த இடம் இருக்கும்

அங்க சென்னையில நிறைய கோவில் இருக்கும்தான அந்த side நீங்க இருக்கிற side ஹம் இங்க நிறைய கோயில் இருக்கும் நல்லா பழமையான பழமை வாய்ந்த கோயில் எல்லாம் நிறைய இருக்குது நாங்க

பண்ணாரி அம்மன் கோவில்ன்ட்டு அங்க இருக்குதான்னா அங்க famous ஆன கோயில் பண்ணாரி அம்மன் கோவில் அந்த இடம் அங்க வந்திருக்கோம் நாங்க மாங்காடு கோவில் நல்ல சக்தி வாய்ந்த அம்பாள் நான் வந்து என்ன சொல்றது நா~ நாங்க வந்து உங்க வீடு வந்து மாங்காடு வீட்டுக்கிட்ட மாங்காடு ஊர்ல நாங்க ஒரு வீட்டு வாடகைக்கு இருந்தோம் அது அந்த அம்பாள் சன்னதி கிட்ட கொஞ்சம் ஒரு ஒரு kilometer ல வீடு வாடகைக்கு குடியிருந்தோம் நாங்க சாமிக்கு நாங்க வந்து எப்போதுமே எங்க வீட்டுக்காரர் ரொம்ப இதா இருப்பாரு பக்தியா இருப்பாரு ஹம் சண்டே அஹ் அஹ் சீக்கிரமா வந்துட்டாங்க exam இதுல இருந்து office ல இருந்து சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையிலயே கும்பிட்டுட்டு ஒரு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு மேல கூட்டம் கம்மியா இருக்கும் மாங்காடு கோயில்ல எல்லாம்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

மத்த நாட்கள்ல வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமைக்கு கூட்டமா இருக்கும் ஆஹ் அதனால அந்த நாங்க ஒரு வீடு வாடகை வீட்டுலதான் இருந்தோம் நாங்க சாமி கும்பிட எங்களுக்கு வந்து ஒரு positive vibration சொல்லுவாங்கல்ல ஆஹ் சாமி கும்பிட கும்பிட நாம்ம நாங்க சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம்ன்னு வச்சுக்கோங்களேன் வாடகை வீட்ல இருந்து

ஹம் பூ முடி எடுக்கிறவங்க அந்த அந்த area லாம் ரொம்ப rush ஆவே இருக்கு நானே என் பசங்களுக்கே அங்க ரெண்டு time மூணு time கிட்ட மொட்டை அடிச்சிருக்கோம் நானும் பூ முடி எடுத்திருக்கேன் அந்த சமயபுரம் கோயிலு அது famous ஆ இங்க மத்த எந்த கோயில்லயும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இங்க சமயபுரத்துல மட்டும் நிறைய பேர் வந்து மொட்டை அடிக்கிறது பூ முடி எடுக்கிறது அங்கேயே பக்கத்திலே குளம் இருக்கும் எல்லாமே அங்கே fa~ facility இப்போ நிறைய பண்ணிட்டாங்க முன்ன இருந்ததை விட இப்போ நிறைய பெரிய மண்டபம் மாதிரி கட்டி அங்கேயே குளிச்சிட்டு dress மாத்துறதுக்கு தங்குறதுக்கு ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆடி மாசமோ தை மாசமோ தெரியலே அந்த நடந்து ப~ அந்த திருவிழா சமயத்துல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 வேண்டுதல் நிறைய செய்வாங்க அந்த கோவில்ல இந்த சமயபுரம் கோயில் வந்து சென்னை போற திருச்சியில இருந்து சென்னை போற route தான இருக்கு bypass road ல தான் இருக்கும் திருச்சில இருந்து சென்னை போற bypass road ல அது ஸ்ரீரங்கம் எல்லாமே அந்த main உள்ளாற போனா நம்ம கோவில் நேர போனா சென்னை route அந்த மாதிரிதான் இருக்கும்

ஸ்ரீரங்கமும் அதே மாதிரி தான் அதுவும் நல்ல fa~ கோவில் தான் உள்ளாற நிறைய சாமி இருக்கும் அம்பாள் சன்னதி தனியா ஸ்ரீரங்கம் அந்த சாமி தனியா எல்லாமே தனித்தனியா சன்னதி இருக்கும் அதுவும் நல்லா நல்லா இருக்கும் இந்த ஏகாதசி time ல எல்லாம் சொர்க்க வாசல்ல எல்லாம் திறப்புவாங்க, இப்ப வந்துதில்லே ஏகாதசி அப்ப எல்லாம் அங்க வந்து சொர்க்க வாசல் திறக்குவாங்க அதனால நல்லா இருக்கும் super ஆ இருக்கும் அதுல அந்த time ல எல்லாம் கோவிலுக்கே போக முடியாது உள்ளாற அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும் அந்த சொர்க்கவாசல் திறக்குக்கன்ன முன்னாடியே நம்ம முன்னாடியே அதுக்கு முன்னாடி நம்ம போய் அங்க நின்னு wait பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும ரொம்ப கூட்டமா இருக்கும் அந்த time ல எல்லாம்

actual ஆ நானுமே இது வரைக்கும் நான் சொர்க்க வாசல் திறப்பாங்க அந்த ஏகாதசி period ல எல்லாம் சொல்லுவாங்க actual ஆ நீங்க பார்த்திருக்கீங்க எப்படி நான் நானும் பார்த்தது இல்லை ஆனா நிறைய பேர் video போட்டு பார்த்திருக்கேன் எங்க relation நிறைய பேர் இங்க தானே இருக்காங்க அவங்க எல்லாம் கோயிலுக்கு போயி அது பெரிய ஒரு கதவு மாதிரி இருக்கும் அந்த time அந்த காலையில time சொல்லுவாங்க அந்த ஏகாதசி அதை இது பண்ற time ல விடியற்காலையில அந்த அந்த சொர்கவாசல்கதவு திறந்து அந்த நம்ம வந்து மேல வந்து பல்லி மாதிரி ஒரு இது இருக்கும் பல்லி மாதிரி ஒரு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 அந்த time ல இங்க இருந்து சொர்க்கவாசல் நம்ம தாண்டி நம்ம கோயிலுக்குள்ள போற மாதிரி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க போல இருக்கு அந்த கதவு full ஆ அந்த தங்கத்தால gold ஆல full ஆ இருக்கும் அந்த மாதிரி இது வச்சிருக்காங்க கிடையாது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 வழிதான் வழிதான் போற மூல சன்னதிக்கு போற ஒரு வழி நம்ம இங்கிருந்து நம்ம தாண்டி அந்த சொர்க்க வாசல் வழியா போறோம் அந்த மாதிரிதான் வச்சுருப்பாங்க

நல்லா அது நல்லா கூட்டமா இருக்கும் நல்லா அது ப~ ப~ அதாவது அங்க அந்த time ல வந்து இங்க schools ஏ leave விட்டுருவாங்க local holiday விட்டுருவாங்க அந்த ஏகாதசி time ல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

இந்த time ல ஏகாதசி time ல அந்த இது அந்த காவிரி ஆத்தில குளிச்சாக் கூட புண்ணியம் அப்படின்னு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 இந்த கயிறு தாலி கயிறு மாத்துறது அப்புறம் மாலை எல்லாம் கொண்டு போய் போடுறது நிறைய பேர் வந்து அங்கதான் வந்து சாமி நிறைய பேரு சாமி கும்பிடுவாங்க பக்கத்துல இருக்குறவங்க அந்த side க~ அந்த side full ஆவே ரொம்ப கூட்டமா இருக்கும் நானும் இது வரைக்கும் போனது இல்லை ஆனா அந்த side போகும் போது இந்த காவிரி ஆற பாப்போம் தவிர எங்களுக்கும் அந்த இடமும் ரொம்ப கொஞ்சம் தூரம் long அதனால நாங்க அந்த அளவுக்கு அந்த side போனது இல்ல எங்கயாவது junction அந்த side ஏதாவது கோவிலுக்கு போனோம்னா பாப்போம் அந்த side

அதான் இங்க அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னாங்க அங்க வந்து நிறைய பேர் வந்து யாரு அவங்க வீட்டுல வந்து திதி கொடுப்பாங்க அப்படின்னாக்கா வந்து ஆஹ் ரொம்ப தூரத்துல இருந்து வந்து அந்த ஸ்ரீரங்கம்

நாங்களும் எங்க அப்பாவுக்கும் அந்த திதி எல்லாம் கொடுத்திருக்கோம் அங்க வந்து நிறைய பேர் வந்து தை அமாவாசை வருதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த time ல வந்து நிறைய பேர் வந்து அங்க ஸ்ரீரங்கத்துல வந்து திதி கொடுப்பாங்க அதுக்கு தனியா ஒரு மண்டபம் மாதிரி வச்சு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஐயர் உட்கார்ந்து இருப்பாங்க ஐயர் உட்கார்ந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் போய் அங்க போய் காசு கட்டி இது பண்ணோம்னா அவங்க திதி கொடுத்துட்டு நிறைய பேர் இருக்காங்க அங்க நம்ம என்னென்ன இதுக்கு என்னென்ன பரிகாரம் வந்திருக்கோம் நம்ம திதி கொடுக்கணுமா இல்லை வேற ஏதாவது பரிகாரத்துக்கு வந்திருக்கோமா சில பேர் வந்து இந்த செவ்வாய் தோஷம் இருந்தா கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த வாழை மரத்தை எல்லாம் வெட்டுவாங்க அந்த மாதிரி அதுவும் நிறைய இருக்கும் நிறைய ஐயர் உட்கார்ந்து இருப்பாங்க நம்ம போய் நம்மளுக்கு என்ன வேணும் என்னன்னு கேட்டோம்ன்னா correct ஆ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த ஐயரை காமிச்சு விடுவாங்க நம்ம போய் அவங்கள்ட்ட போய் திதி கொடுக்கறதா திதி கொடுக்கலாம் இல்லை வேற ஏதாவது பரிகாரம் செய்யறதா இருந்தாலும் அங்க போய் பரிகாரம் செய்வாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்கும் அங்க ஸ்ரீரங்கம் கோவில்ல அது famous ஆ இருக்கும் நடக்கும் தனி கோவில் தனியா இருக்கும் இது தனியா வந்து மண்டபம் மாதிரி பக்கத்துல இருக்கும் அந்த இடத்துலதான் இதெல்லாம் நடக்கும் அந்த மண்டபம் பேரு கூட நான் net லதான் பார்த்தேன் அம்மா மண்டபம்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 இது கோயில் தனியாருக்கும் இந்த அம்மா மண்டபம்

நம்ம போறது இது பண்ண தனியா நம்ம வந்து திதி கொடுக்கறதுக்கு அங்க போய்தான் பண்ற மாதிரி இருக்கும் திதி கொடுத்துட்டு கோயிலுக்கு போலாமா அஹ் எனக்கு அது எனக்கு தெரியல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

சரி சரி சரி சரி நிறைய கோவிலு இருக்குமா எப்படி கொஞ்சமா இருக்குமா கோயில் இந்த side எல்லாம் நல்லா பழமை வாய்ந்த கோயில் அங்க வந்து சென்னையை சுற்றிலும் நிறைய கோயில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தசாரதி கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்தசாரதி கோவில் ஒரு time வந்திருக்கோம் நாங்க ஆஹ் நல்லா இருக்கோம் கபாலீஸ்வரர் கோயிலு அதெல்லாம் நல்ல famous ஆன கோயில் பக்கத்து பக்கத்திலேயே இருக்கும் அது இரண்டு கோயிலும் ஆஹ் மாங்காடு

மாதிரி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னா நிறைய இடம் இருக்கு இங்கே எல்லாம் அஹ் கோவில் மட்டுமே நிறைய ஒரு பழமை வாய்ந்த அஹ் ஒரு power ஆன கோயில்ன்னு சொல்லுவாங்கல்ல பழமை வாய்ந்த கோயில்லயே நல்ல power ஆன கோயில் அந்த சாமி கும்பிட்டா கண்டிப்பா நம்மக்கு ஒரு வழியில நம்மளுக்கு வந்து அருள் புரிவாங்க அந்தமாதிரியே நல்லா நிறைய கோயில்லாம் இருக்குது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 நான் ஒரு time வந்திருக்கேன் சென்னை வந்தப்ப எங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க பார்த்தசாரதி கோவிலு அந்த கோவிலுக்கு ஒரு time போயிருக்கோம் அந்த அது அந்த ஒரு கோயில்தான் போயிருக்கும் அதை வந்து அங்க சென்னையில வேற கோயிலுக்கு போல இங்கேயுமே நிறைய ஒரு நாள் பத்தாது இங்க உள்ள கோவில் எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் ஒரு நாள் full ஆ பத்தாது ஏன்னா ஒரு கோவிலே நல்ல பெரிய கோவிலா இருக்கும், இங்க ஸ்ரீரங்கம், சமயபுரம், உச்சி பிள்ளையாரு இது எல்லாமே பெருசா இருக்கும் உங்களுக்கு ஒரு நாள் எல்லாம் பத்தாது atleast ஒரு ரெண்டு நாள் இருந்தீங்கன்னா எல்லா கோவிலும் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் rush ஆன time ல போயிட்டோம்ன்னா நம்ம உள்ளாற போறது சாமியை பாக்குறதுக்கே ரொம்ப time ஆயிடும் அஹ் பெரிய queue அ இருக்கும் அது சாமியை பார்த்துட்டு வெளியில வர்றதுக்கு ரொம்ப time ஆயிடும் ஆனா இங்க ஹம் ஹம் சரி சரி நான் இப்ப மே மாசம் வருது இல்லை பசங்களுக்கு எல்லாம் leave விட்டுருவாங்க சரி நம்ம வந்து விசாரிச்சுக்கிட்டா அதை வந்து நம்ம plan பண்ணிட்டு வர்றதுக்கு சரி சரி okay okay வா நான் இப்படி அப்படின்னா நாங்க வந்து ஒரு மூணு நாள் போல ஆஹ் ப~ plan பண்ணிட்டு அது மாதிரி வர்றத்துக்கு ஆமா அந்த மாதிரி வந்தா நீங்க ஒரு ஒரு half day ஒரு கோவில்ல நீங்க connect பண்ணீங்கன்னா correct ஆகும் ஒரு half ஒரு கோவில் இன்னொரு half day ஒரு கோவில் பசங்களுக்கு வேணா கொஞ்சம் rest எடுத்துட்டு அடுத்த நாள் நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துலயே நிறைய கோயில் பக்கத்துல நிறைய rooms எல்லாம் நிறைய இருக்கு ஏன்னா famous ஆன கோயில்னால ரொம்ப long ல இருந்து வர்றவங்கெல்லாம் stay பண்றதுக்கு உங்களுக்கு அங்கேயும் நிறைய கோவிலு அஹ் அது room உ அந்த மாதிரி lodge அந்த மாதிரி நிறைய இருக்கு suppose இந்த மாதிரி இல்லாம வாடகைக்கு room வீடு மாதிரியுமே நிறைய வச்சிருக்காங்க இப்ப stay பண்ணிட்டு சில காலை திதி கொடுக்கிறவங்க முதல் நாளே வந்து கொஞ்சம் stay பண்ணிட்டு போய் திதி கொடுக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய arrange ம் பண்ணி வச்சிருக்காங்க அங்க

hello

அஹ் hi சொல்லுடி

அஹ் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க